பெரிய பெரிய டேபிள்ஸு சேர்ஸு போட்டு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வெச்சுருக்காங்க.

கிளைமேட் நல்லா மழை வர மாரி இருக்கு.

எல்லாத்துர் லேப்டாப்லயு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரீன் இருக்கு.

நெறைய மக்கள் முன்னாடி நின்னு பாத்துட்ருக்காங்க.

தண்ணி நல்லா வெள்ள கலர்ல இருக்கு.

அங்க அங்க தண்ணி கீழ வரம்போது நெறைய பாறையில ம அடிச்சு அடிச்சு வருது.

வண்டிக்கு பின்னாலயே ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு.

ஒரு பெரிய தண்ணி பின்னாடி தெரியிது.

இந்த பிச்சர்ல ஒரு ஜே_சி_பி குழி நோண்டிட்டுருக்கு பக்கத்துல ஒரு மூணு ஆளுங்க நின்னு பாத்துட்ருக்காங்க.

அண்ட் இவங்கள சுத்தி நெறையா மண்ணு பாறைங்களு கம்பிங்களு தா இருக்கு.

இவங்க நல்ல ஒரு பெரிய ஆழமான குழி நோன்ட்ராங்க.

எல்லாரு வாழ எலையில சாப்ட்டு இருக்காங்க.

இந்த பிக்சர்ல ஒரு பெரிய ஷாப் காட்றாங்க ஃபுல்லா மென்ஸ் பேர்ரு இருக்கு.

அங்க அங்க ரெண்டு மூணு பஸ்சு நின்னுட்ருக்கு.

டைமிங் நைன் ஏ_எம் டூ எய்ட் பி_எம்னு மென்சன் பண்ணி ஃபோன் நம்பர்ஸ்சூ குடுத்திருக்காங்க.

கீழ செடி நெறையா அங்கங்கன்னு பாக்ஸா நீட்டா செடி நட்ட வெச்சுருக்காங்க.

உள்ள ரெண்டு வெள்ள காரு நிக்கிது அத சுத்தி நெறைய மரோ செடிங்க இருக்கு.